புத்திசாலிகள் சூதை வெல்வார்கள் ஒரு மனிதனின் வாழ்வில் அவன் தலையெழுத்தை வழிநடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது அவன் பிறந்த இடமும் அதற்கான சூழலும் தான் இந்த சூழலில் எப்படிப்பட்ட மனிதர் வாழ்கிறார்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதே அவரவர் மன அமைப்பு, யோசிக்கும் முறை போன்றதற்கு காரணமாகியது கிட்டத்தட்ட பதினெட்டு வயது வரை ஒரு மனிதனை சூழலே வளர்க்கிறது. அதன்பிறகே நல்ல சூழலில் இருந்து விடுபட்டு சுயமாக தன்னை உணர்ந்து கொள்கிறான். அப்படியே உணர்ந்து கொண்டாலும் நூற்றுக்கு நூற்றுக்கு ஒரு ஆள் முற்றிலுமாக சூழலிலிருந்து விடுவித்துக் கொண்டு தான் விரும்பும் ஒரு புதிய வாழ்வை வாழ்ந்திட முடியவில்லை. hello hello கேக்குதா

ஆஹ் okay ப்பா நான் இப்ப text பண்ணல்ல உங்களுக்கு

அஹ் சிஷா okay நான் இருந்து call பண்ணன்னு சொன்னேனா

அஹ் poor connection னு காட்டுது அஹ் கொஞ்சம் correct ஆன network ல வந்து உட்கார்ந்துக்கோங்க

so அதே மாதிரிதான் same அதுல எப்படி நாலு topic இருக்கோ இங்கேயும் அதே மாதிரிதான் நாலு topic பேசணும் fifteen fifteen minutes க்கு இப்போ

நான் fifteen minutes க்கு பேசி திரும்பியும் cut பண்ணிடுவேன் இப்போ இப்போ பேசுற topic இப்போ நம்ம பேசுறோம்ல அதுக்கு ஏதாவது topic வேணும்

உம் என்ன topic கொடுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை எனக்கு so idea வே இல்லை நீங்க first riverside கூட யார் கூட பேசுனீங்க

single ஆ பண்ணீங்களா

அப்படியா single ஆ கூட பண்ணலாமா

okay அஹ் நான் topic வச்சுத்தான் நான் நானும் பண்ணேன் என் friend ஓடதான் பண்ணேன் நாலு topic வச்சு பண்ணேன் so fifteen fifteen minutes க்கு அஹ் நாலு அஹ் divide பண்ணி பேசுறதுனால அஹ் எதாச்சும் topic குடுக்க சொன்னாங்க நான் explanation of work ன்னு குடுத்தேன் இப்ப வந்து introduction of work ன்னு கொடுத்திடலாம்

Introduction of work ஆமா ஆமா ஆமா ஆமா அப்புறம் எப்படி தெரிய வந்துச்சு இந்த work உ அஹ் ரோஷ்னி அக்கா சொல்லிதான் ஓஹோ சரி சரி நீங்க ரோஷ்னியோட sister இல்லையா அஹ் kind of தான்

ஆஹ் அவங்க பேரும் சிஷா தான் நான் அவங்க own sister கிடையாது

இல்லை இல்லை இல்லை அவங்க வந்து ஹிந்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க sister எனக்குத் தெரிஞ்சு

okay அப்புறம் உங்க hello

நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து college college படிச்சிட்டு இருக்கேன் second year interior design and decor நீங்க நான் college first year உ BSCcyber security BSC

cyber security ஓ எங்க இருக்கீங்க நீங்க

ஓ ஈரோட்டுக்காரங்களா அதுதான் தமிழ் நான் நீங்க பெங்களூர்ன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அஹ் இல்லை இல்லை நீங்க நான் சென்னை சென்னை பொண்ணு உம் அஹ்

வெள்ளா~

ஓ கேள்விப்பட்டதில்லைப்பா உம் நீங்க நான் JBAScollegeSITSITcollege

தெரிஞ்சிருக்கும் ரொம்ப famous சென்னையில ஈரோட்டுல like இங்க வந்து தங்கி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பசங்க எங்க college ல

எப்படி போகுது college life உ college life உ போகுது school friends எல்லாம் miss பண்ற மாதிரி போகுது first year முடியபோது second year லதான் தெரியும் ஆஹ் ஆமா எப்ப semester உ

மே date டுடா date வந்துட்டு eleventh

அஹ் நான் பாரதியார் univer~

நீங்க என்ன படிக்கிறேன்னு சொன்னீங்க Interior designer

உம் cyber security ன்னா எப்படி அஹ் crime based என்ன இருக்கும் புரியல haking உ அந்த மாதிரிதான் cyber crime related ஆ

அஹ் தமிழ்நாட்டுல இந்த year தான் introduce பண்ணியிருக்காங்க வேற state ல எல்லாம் இருக்கு அதனால அவ்வளவுக்கும் யாருக்கும் தெரியாமையே இருக்கு உங்களுக்கு எப்படி இது எடுக்கணும்னு தோணுச்சு computer technology related ஆ ஏதாச்சும் பண்ணலாம்ன்னு idea ல இருந்தேன்

அஹ் இந்த crime அதெல்லாம் ரொம்ப interested ஆ இந்த கதை கேக்குறது அந்த மாதிரிலாம் இருந்ததுனால இது ரெண்டும் அப்படியே mingle ஆன மாதிரி ரெண்டு விஷயமும் புடிச்ச மாதிரி ஒரே படிப்புல இருந்ததனால இது எடுத்தேன் ஆஹ் அஹ் okay okay ஏய் அங்க கீழே recording ன்னு option இருக்கு record அமுத்திட்டீங்கதானே உங்களுக்கு எப்படி call மாதிரி வருதா எப்படி வருது உங்களுக்கு screen ல

இல்லை இல்லை இப்போ இப்ப நான் call பண்ணல்ல உங்களுக்கு எப்படி வருது உங்களுக்கு normal call தான் வருது கீழே option காட்டுதா record அப்படி ஏதாச்சும் option இருக்கா screen ல இல்லை உள்ளே போயி record call ன்னு கொடுக்கிற மாதிரிதான் இருக்கும் இருந்துச்சுன்னா recording ன்னு இருந்துச்சுன்னா அமுக்கி விட்டுருங்க அப்புறம் அது record ஆகலைன்னு எதாச்சும் காட்டுச்சுன்னா அது வேற அப்படித்தான் பண்ணாங்களாம் போனவாட்டி record ன்னு அழுத்தாம ரெண்டு பேரும் record பண்ணி waste ஆ போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா இப்போ three sixty three sixty sorry three sixty ஐயோ வாயில வர~

அதுல இருந்துதான call வரும் ஆமா நான்தான் உங்களுக்கு call பண்ணேன் உங்க number தான் நான் வந்து copy பண்ணி உங்களுக்கு dial பண்ணி பேசிட்டு இருக்கேன்ல so record வந்து நான் பண்றேன் may be நீங்களும் பண்ணணுமா எனக்கு தெரியாது நான் கேட்டுக்குறேன் அங்க இருக்குதுன்னா option எதுக்கோ

எனக்கு அந்த மாதிரி எந்த option னுமே காட்டல ஆஹ் okay right அப்பனா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் மட்டும்தான் record பண்றேன்

உம் அப்புறம் அப்புறம் உருது முஸ்லிமா நீங்க

உருது முஸ்லிமான்னு கேட்கிறேன் ஆஹ் ஆமாம்மா உருது நீங்க

இல்ல நான் college ல friends கிட்ட எல்லாம் தமிழ் அப்படி பேசி பேசி ஆஹ் அஹ் okay okay அஹ் உங்களுக்கெல்லாம் subjects எல்லாம் எப்படி இருக்கும் எங்களுக்கு subject வந்து அதான் related to interior தான் Interior exterior related தான் இருக்கும் balance எல்லாம் architech அந்த மாதிரி இருக்கும்

என்னது உம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா ஆஹ் இருக்கேன் IDshare பண்ணிக்கலாம் ஆஹ் நானும் இருக்கேன் எப்படி இல்லாம அதான அப்புறம் அப்புறம் உங்க friends எல்லாம் college எல்லாம் நல்லா போகுது எந்த இதுவும் இல்லை fun நல்லா fun தான் பண்ணிட்டு இருக்கோம் college ன்னு name எடுத்துட்டு புரியல நீங்க எப்படி இந்த group select பண்ணீங்க Interior group ஆ எனக்கும் அதே தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து art உ craft உ painting உ ஆஹ் makingDIY அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து so சின்ன வயசுல என்ன பண்ணாங்க எங்க அப்பா எல்லாம் நீ ஆஹ் college எல்லாம் போனீன்னா பெரியவ ஆனீன்னா அஹ் இந்த மாதிரி அஹ் இதுல உன்னை சேர்த்து விட்டுறேன் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க but எங்களுக்கு தெரியாது அஹ் அந்த மாதிரி ஒரு group இருக்குன்னு சொல்லி interior design இருக்குன்னு சொல்லி தெரியவே தெரியாது அவங்க வந்து சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க நான் சேர்த்து விட்டுடறேன் சேர்த்து விட்டுடறேன் அஹ் நல்லா பண்ற நீ like இப்ப நம்ம நல்லா வந்து interest நல்லா interest வச்சுட்டோம்ன்னா அதுல வந்து best ஆ பண்ணுவோம் என்ன பண்ணாலும் best ஆ பண்ணுவோம் இந்த thought ல என்ன பண்ணாங்க அஹ் சேத்து சேத்துட்டேன்னா அது உனக்கு easy யா இருக்கும்

அஹ் ஒரு நிமிஷம்

commerce தான் எடுத்தேன் so அதுக்கப்புறம் நல்லா score தான் பண்ணேன் BCOMgeneral தான் என் family லயே எல்லாரும் BCOMgeneralBCOMgeneral தான் எடுத்தாங்க யாருமே different ஆ எடுக்கலை சரி different ஆ எடுப்போம் என்ன இருக்கு அப்படின்னு search பண்ணும் போதுதான் இந்த interior design ன்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த எல்லா subjects உம் அப்படியே interesting ஆ இருக்கும் எல்லாமே interesting ஆ இருக்கும்

படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு bore அடிக்குதுப்பா எதாச்சும் practical ஆ போய் கத்துக்கலாம் like practice பண்றதுலதான் வந்து நம்மளுக்கு future படிச்சு பண்ணி எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை

so practice பண்றது இந்த மாதிரி எதாச்சும் எடுக்கலான்னு சொல்லிட்டுதான் இதுல போனேன் ஆனா reality பார்த்தா இதுல வந்து ரெண்டுமே இருக்கு படிச்சு படிச்சு எழுதிட்டு அதை நம்ம வந்து execute உம் பண்ணணும் அதுக்கு equal mark எல்லாரும் என்ன இருக்கு easy தானே எங்க வீடுதான் கட்டணும் சும்மா plan தான் பண்ணுவீங்க drawing பண்ணணும் அஹ் interior ல என்ன வைப்பீங்க பூ தொட்டி வைப்பீங்க அந்த மாதிரி கலாய்ப்பாங்க reality வந்து பாருங்க பண்ணிப் பார்த்தாதாங்க தெரியும்

அஹ் அந்த மாதிரி ஆனா interest~ interesting ஆ தான் இருக்கு like எதுவுமே இல்லாம சுத்தமா போய் நுழைஞ்சோம்ன்னா எதுவுமே தெரியாதுதான் பே பே தான் முழிக்கணும்

அவ்வளோக்கெல்லாம் படிக்கிறது ஒன்னும் இருக்காது இந்த மாதிரி practical ஆ இந்த மாதிரி பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு போய் அங்க போய் கஷ்டப்பட்டான் ஐயையோ ரொம்ப கஷ்டம்

ஆமாம் எவ்வளவுக்கு எவ்வளவு practical ஆ பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு படிக்கிறதும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா எப்படியே படிச்சு முடிச்சுட்டான் architect ஆயிட்டான் படிச்சு sorry கேட்கலை உம் படிச்சு முடிச்சுட்டான் இப்போ two years ஆயிடுச்சு அவன் complete பண்ணி புலம்பிகிட்~ அஹ் ஏய் two years தானே architech க்கு இல்லையே two years ஆயிடுத்து complete பண்ணி அச்சா அச்சா so இன்னும் வந்து three years இருக்கு

ஓ எங்க

பார்ரா super உங்களுக்கு siblings லாம் siblings எனக்கு அக்கா அவங்க married

அவங்க மாமியார் வீட்டுல இருக்காங்க

நீங்க எப்படி அண்ணாவா அண்ணாவும் நீங்க ஆஹ் அஹ் இல்லை இல்லை அண்ணான்னு சொன்னது பெரியப்பா பையன் நான் வந்துட்டு நான் தான் பெரிய பொண்ணு அப்புறம் ஒரு தம்~ ஒரு தங்கச்சி ஒரு தம்பி மூணு பேர் நாங்க

அப்பறம் என்னா பண்றீங்~ இன்னும் fifteen fifteen minutes ல எல்லாம் பேசிருவோம் போல இன்னும் இருக்கே இன்னும் one hour பேசணுமே ஆமா

நான் இப்பவா

நான் உங்க கிட்ட பேசிட்டே எதாச்சும் notes எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு notes எழுதிட்டு இருக்கேன்

submission இப்ப எனக்கும் மே ல தான் exam மே four ல இருந்து எனக்கு sorry மே five ல இருந்து எனக்கு exams உ so அதுக்கு வந்து submission தெரியுமே அதான் college submission ல practical க்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க இப்போ அதுதான் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி எழுதிட்டே பேசி முடிச்சிருவோம் அவங்க பாவம் மூணு நாளா சொல்லிட்டு இருக்காங்க பேசு பேசுனு எனக்கும் எந்த partners ம் கிடைக்கவே இல்லை